ஆஹ் அது அனுப்புற அது வந்து சிறிது அந்த ஓட்டை வைத்து தைத்தது உம் சொல்லு

உடற்பயிற்சி ஆ~ ஐந்து நாட்கள் செய்தேன் பிறகு என்னால் செய்ய முடியாத நிலை நாற்ப்பத்தி நாற்பது நிமிஷம்

அப்படியேல்லாம் வரவில்லை வேர்த்தது ஓரளவுக்கு ஒரு வெயிலில் நம் அஹ் ஓடி ஆடி சென்று வந்தால் எப்படி வேர்க்குமோ அப்படி வேர்த்தது

சாப்பிடுட்டேன் என் அம்மா செய்து கொடுத்த அந்த சாப்பாடு இல்லையே சாயங்காலமும் இதுதா இரவும் இதுதா

இல்லை இங்கே இன்று இல்லை snacks

சொல்லு நீ என்ன செய்தாய் உருப்பிடியாக நீ ஒன்றும் செய்யவில்லை என்றால் தான் செய்தேன் என்று உருட்டுவாய்

இலக்கியா call செய்து இருக்கிறாள்

இல்லையே நா இப்ம் எதுவும் சாப்பிடவில்லை நிஜமா

அம்மா போகும் போது ஜாக்கிரதை என்று கூறினாள் அவ்வளோதான் எதுக்கு என்று உனக்கு தெரியும் அம்மா ஜாக்கிரதை என்று அவள் மகளே ஜாக்கிரதை என்று கூறினாள்

இடையில் பேசாமல் போகாதே இல்லையே full ஆ இருக்கு என்னோட phone ல தான் hotspot connect பன்னிருக்கேன் அதுக்கு ID இதெல்லா போடணும் இப்போ disconnect பண்ண முடியாதா ஆஹ் போட்டு விட்டாங்க இப்~ இப்பதான் two thirty-nine rupees தான் one point five GB தான் one போடுங்கன்னு சொன்னேன் one point five one point five அதான் நா எத்தன தடவ சொன்னே தெர்யுமா கேக்காம one point five one point five பொட்டு விட்ராங்க னா என்ன பண்ண இல்ல இப்ப மறுடி இப்ப பொங்கலுக்கு போகும் போது எனக்கு one GB பாத்தாது எப்படி இருந்தாலும் வீட்டுல அஹ் அஹ் என்ட three யே முன்னுறு MB மட்டும் இருந்துச்சு நெனைக்குற படம் நானும் என் தங்கச்சியும் download பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் பேய் படம் நிறையா இது பார்த்த யசோதா பார்த்த

நா நா யசோதா பாத்தேன் சேரி சேரி நா நா யசோதா பாத்தேன் நல்ல இருந்துச்சு படம் அருமை அது வந்து குழந்~ ஆஹ் surrogate பண்ணுவாங்கல்ல mothers உ அதாவது வா~ வாடகை தாய் அவங்களோட குழந்தைய இவங்க பாத்து ஆஹ் அந்த மாதிரி வந்து நெறைய பெண்கள் கூப்டுவாங்க, நாங்க காசு தரோம் எங்களுக்கு கொழந்தை மட்டும் பெத்து குடுத்துருங்க பெத்து குடுத்திட்டு நீங்க போய்ரனும் அதுக்கும் நாங்க காசு தரோம்னு சொல்லி நெறைய பேர் ஆஹ் கூப்டுவாங்க அதே மாதிரி நெறைய பேர் அதுலயும் சமந்தாவும் ஒரு பொண்ணு அவளும் இது பண்ணி குடுக்கும் போது அந்த கொழ~ அது அக்க~ அது என்னன்னா வரலக்ஷ்மி வ~ வந்திட்டு first உ ஒரு ஒரு ஒரு ரொம்ப ஒரு அழகா இருப்பா அவ வந்திட்டு ஒரு minister வந்திட்டு கல்யாணம் பண்ணிக்குவான் அவல அழகா இருக்கான்ட்டு திடிர்னு அவ வந்திட்டு கொழந்தை பெத்துக்கம் போது அவளுக்கு மூஞ்சிலாம் வந்திடு pregnant ஆ இருக்கும் போது மூஞ்சிலாம் வந்து first ஏ கொழந்தை வேணாம்னு சொல்லுவா ஆனா அவன் compel பன்னனால கொழந்த இது பண்ணும் போது கொழந்தை வயித்துல இருக்கும் போது அவளுக்கு மூஞ்சிலாம் வந்து சுருங்கி ரொம்ப வயசானதாயிரம் அப்ரோ வந்திட்டு அவ hospital போயிட்டு Doctor ட்ட என்ன எனக்கு வந்து இப்டி மூஞ்சியல்லாம் இப்டி சுருங்குது அப்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து இளமைலையே வயசாகுற நோய் வந்திருக்கு இனி உங்களுக்கு அடிக்கடி அஹ் பல் எல்லாம் கொட்டும் முடிலாம் கொட்டும் ஆஹ் மூஞ்சிலாம் சுருக்கி சுருங்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அப்பறம் வந்திட்டு first ஏ அந்த அவளுக்கு வந்து ஒருத்தன் வந்து propose பண்ணிருப்பான் அவன் அவன் வந்து ஒரு அவ இவன் வந்து அவன reject பண்ணிருவா உன்கிட்ட என்ன இருக்கு அப்டின்னு கேட்டு இப்போ அவன் வந்து ஒரு doctor ஆஹ் அவ வந்து ஒரு doctor அதும் உன்ன நா குண படுத்துறேன் நா வந்து உன்ன குணப்படுத்துறேன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு lab க்கு கூட்டிட்டு போவான் போயிட்டு அவனோட இடத்துக்குள்ள போயி அத சரி பண்ணிருவான் அவன் அத சரி பன்னவோடனே அவ வந்திட்டு உடனே கட்சி மாறிட்டு அவன் அதுக்கு முன்னாடி சரி பண்ற முன்னாடி promise வாங்கிர்வான் சத்தியம் ஆஹ் எனக்கு வந்திட்டு நீ மா~ நான் உன்ன மாத்துநேன்னா என் கூட தான் இருக்கணும் அந்த minister அவன் husband கூட நீ போக்கூடாத அப்டின்னு சொல்லிருவா இவ வந்து promise பண்ணிருவா

அந்த அவன் சரி பண்ணிட்டான் அவன சரி ஆனதுக்கு அப்றோம் உடனே இப்டி சொல்லிருவா அவல பொறுத்த வரைக்கும் அழகு தான் எல்லாமே அப்டின்னு நினச்சிட்டு இருப்பா அனா வந்து அவன் சொல்லிடுவான் இன்னும் ஆறு மாசம் தான் உனக்கு இந்த அழகு இருக்கும் இது booster dose னு ஒரு dose குடுத்துகிட்டே இருக்கணும் அதுக்குள்ள என்ன கொல்ல சொல்ற சரி கொன்னுறு அப்போ நீதான் அசிங்கமா இருப்ப அப்டின்னு அவன் சொல்றான் அதுனால அய்யய்யோ அது தெரியாம சொல்லிட்டோம் இப்டி கட்சி மாறுற நீ இப்டி இவ்ளோ அசிங்கமா நடிக்குற மருவுடியும் நீ இப்போ பொய் சத்தியம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சியம் புரிதா ஆஹ் booster dose குடுக்கிறது விஷயம் அவளுக்கு தெரியல சேரி இப்போ நா permanent ஆ குனமாயிடுவோம்னு நெனச்சு கொன்றுங்கன்றுவான் அப்ரோ அவன் தான் சொல்லுவான் இல்ல six months once ஆறுமாசத்துக்கு ஒருக்கா உனக்கு போடணும் booster dose ஆ அப்டின்னு சொல்லுவான் அதுக்கு அப்ரோ வந்து அந்த minister இத ஒரு இத ஒரு business ஆ வச்சு ஆஹ் இத ஒரு business நல்லா இருக்கு சொல்லிட்டு மூணு பெரும் ஆஹ் agreement போட்டுப்பாங்க இத வந்து market ல full ஆ business ஆ பண்ணனும்

உலக அழகில உலகத்துல அழகா இருக்றவங்க அப்ரோ வந்து நல்ல பணக்கார ladies உ அப்ரோ நெறைய படத்துல நடிக்ராங்கள்ள அவங்களுக்குலாம் இது useful ஆ இருக்கும் hello Hello கேக்குதா useful ஆ இருக்கும் அப்டின்னு சொல்லுவாங்க இவங்க மூணு பெரும் அத பெரிய business ஆ பண்ணி பணம் சம்பாரிக்கலாம்னு ஒப்பந்தம் பண்ணுவாங்க நா சொல்றேன் அதுக்கு அப்றோ நா சொல்றேன் இப்போ இப்போ நா சொல்றேன் இப்போ நா சொல்றேன் உம் இது சொல்றேன் please சொல்லி முடிச்சிறேன் கொஞ்சம் தான்

Hello கௌசல்யா எப்டி இருக்கீங்க? நான் Fine பா. அப்பறம் என்னப்போ எங்காவது வெளில போயிருந்தீங்களா?

வல்ல. ஆஹ் அதா

அவங்க அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க product ஆஹ் நல்ல famous ஆனா youtubers ஆனா அவங்க மூலியம நம்மள influence பண்ணிடுறாங்க. ஆஹ் இப்போ regular ஆஹ் simple ஆஹ் உங்களை பார்க்கிறோம். அவனுங்க ரொம்ப confident ஆஹ் நினைக்கிறோம். அப்போ அவுங்களுக்கு என்ன ஆகிடுறாங்க விலை போயிடுறாங்க சொல்றேன் நான் ஆஹ் ஆஹ் இந்த மாதிரி அப்போ இப்போ என்ன பன்றோம்னா இவுங்களே சொல்லிட்டாங்க நம்ம போய் வாங்கலாம்னு சில time நிஜமாவே சில time okay ஆகுது. சில time நிஜமாவே அது worst ஆஹ் தான் இருக்கு அவுங்களுக்கு காட்டுற வென

correct correct ஹம் உம் correct சில time focus finger ல கூட தான் இந்த மாதிரி actual ஆஹ் பார்த்திங்கனா சில time ரொம்ப நல்ல பாடுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துருக்க மாட்டாங்க இப்போ வந்து first கேட்டிருக்கேன். சில time வந்து ஆஹ் இவுங்க கிட்ட விட்டுறோம். அப்படினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான talent இருக்குறவங்க achieve பண்ண முடியுறது இல்லை. ஹம்

ஆமா இவரே எடுத்துகிறாரு தான் நம்ம ஏன் எடுத்துக்கள்னு சில பேர் blend ஆஹ் follow பண்றாங்க ஹம் நல்ல இருக்கு.

அப்படி blend ஆஹ் அவுங்க சொல்றது correct hundred percentage ivungalodathu correct சொல்றதும் தான் time எல்லாம் ஒன்னும் இல்லை இந்த refilling ஏ எடுத்துக்கோங்க அதுல வந்து பார்த்தேங்கனா இப்போ ஒரு நெறைய ஒரு youtuber வந்து நெறைய நமக்கு adjust பன்றாங்க இவுங்க கிட்ட product ரொம்ப நல்ல இருக்கு சொல்லிட்டு அப்போ actual ஆஹ் பார்த்தீங்கன்னா அவுங்களுக்கு கொடுக்குறது correct ஆஹ் இருக்கும். அந்த influencer ருக்கு ஆனா நாம review பண்றப்போ நல்ல இருக்கு இவுங்க வாங்கி இவுங்களே வாங்குறாங்க இந்த இடத்துல நம்ம வாங்களான ஆனா நாம review பண்றப்போ அந்த original product நம்ம review பண்றது இல்லை. ஆஹ் அம்பத்து ஏழு எதோ second quality அந்த மாதிரி நம்மள ஏமாத்திரங்கப்பா ரொம்ப இந்த ஏமாத்துறவங்க ஜாஸ்த்திய இருக்காங்க. ஆமா ரொம்ப ரொம்ப careful ஆஹ் இருக்க வேண்டி இருக்கு.

ஆஹ் அப்போ influencer லையே type இருக்குகிறீங்க

ஹம் ஆஹ் ஹம் oh okay okay ஹம் அப்போ எவ்வளோ இருக்கும்ல

ஓ என்ன அது என்னது? ஓ okay அப்போ ஆஹ்

ஹம் ஹம் அதா இவங்க இப்போ repeated ஆஹ் மக்களை influence பன்றாங்க பண்றதுலையே அவங்க famous ஆகிரங்கப்பா nfluence பண்றதுக்குனே ஒரு category வந்து ஓர் அளவு நாம அவ்வளோ familiar இல்லாதவங்க எல்லாம் வந்து வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு followers ஜாஸ்தி நெறைய பேரு influence பண்ண ஆரம்பிச்சிருங்க ஹம் ரொம்ப நம்ம தன ஜனங்க தன எல்லா விதத்துலையும் careful ஆஹ் இருக்கட்டும் ஒரு internet ஆகட்டும் ஒரு product ஆஹ் வாங்குறது எல்லாத்துலயும் வந்து fraud நடக்குறது ரொம்ப casual ஆஹ் போச்சி. நம்ம வந்து எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும் double நம்ம money ஆஹ் நாம misuse பண்ண கூடாது conscious ஆஹ் இருந்தோம்னா இந்த problem ஆமா ஆமா correct ஆஹ் correct ஆஹ்

ஆஹ் இவை சொன்ன அப்படியே பேசுற மாதிரி ஆகிடுறாங்க ஐயோ அப்பா அப்பா அது எவ்வளோ அளவு influence பண்ணுது பாருங்க அவுங்களோட வார்த்தைகள் அவங்களுக்கு இல்ல

correct கண்டிப்பா நெறைய யோசிக்கணும் நம்ம ஒரு இது youtube பண்ணோம் அப்படினா இப்ப நெறைய பாருங்க அவுங்க வந்து எல்லாருமே வந்து products ஆஹ் இல்ல எதோ ஒன்னு promote பண்ணுறதுக்கு famous ஆகிட்டாங்க அப்படினு promote பண்றதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இல்லையா இவங்க சொன்ன இவங்க எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு அவுனுங்களே minset க்கு வந்துட்டாங்க. அதனால இப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இவ்வளோ followers இருக்காங்களா யாருக்கெல்லாம் இவ்வளோ followers இருக்காங்க. அப்படின்னு பார்த்துட்டு அவுங்கள correct ஆஹ் select பண்ணி அவங்க product ஆஹ் promote பண்ணி ஆமா correct பண்ணி அவங்க product ஆஹ் promote பண்றதுக்கு use பண்ணிக்கங்க. ஹம் அதான்

ஹம் ஹம்

ஹம் ஹம்

okay okay ஹம் ஹம் அது தான் ஹம் உம் அதான்

கண்டிப்பா அது வந்து அது தான் இப்போ இல்ல அதாவது என்னென்ன எந்த ஒரு brand பனியன் வேஷ்டியை யா இருக்கட்டும் ஜனங்களோட address எது அவங்க பார்த்துகிறாங்க அப்போ அது ஆஹ் product எல்லா பக்கவா இருக்குது அப்படிங்கிறது இல்லாம yeah நல்ல பக்காவான influencer ஆஹ் select பண்ணிருக்காங்க. அதுல best ஆஹ் இருக்காங்க அவங்க project super ஆஹ் இருக்க என்னென்னு நம்ம தான் decide பண்ணிக்கணும். அவங்க வந்து யாரு நல்ல leading ல இருக்காங்க இப்ப actor ஆஹ் இருக்கட்டும் எந்த பாரு இதுலயும் நல்ல best ஆனவங்கள select பண்ணி அவங்க product ஆஹ் promote பண்றதுக்கு select பண்ணிக்கிறாங்க அது நம்ம தான் careful ஆஹ் இருக்கணும் இதுல சரியாய ஹம்

ஆஹ் ஓ

யாரு என்ன பன்னங்களோ அத எல்லாம் நம்ம awareness தான் வரணும். இவன் பண்ணிலாம் நாங்க வாங்கலாம் தப்பே இல்லைனு அப்படியா போய்டா கூடாது நெறைய பேரு இப்படியே experience பண்ணி பண்ணியும் அந்த மாதிரி தான் ஆஹ் அதெல்லாம் தெரியல அதான் பேசலாமா அவுங்க தப்பே பண்ணாலும் அவுங்க தான் correct னு பேச ஆரம்பிக்கிறது ஜனங்களோட mentality யா இவங்க எல்லாம் misuse pannikaanga. ஹம் ஆமா

அஹ் correct இப்போ இந்த அவங்க வந்து இப்போ influence நெறைய youtubers develop ஆனவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க select பண்றத கொஞ்சம் அவுங்க பக்கவா ஒரு நாலு அஞ்சு தடவ என நம்ம ஜனங்க நம்புறாங்க நம்ம mind ல அத மனசுல வச்சிட்டு கொஞ்சம் conscious ஆஹ் அவங்க இது பண்ற promote பண்ற product ஆஹ் இது பண்ணனும். அப்போ அவங்க mindset ஆஹ் யோசிச்சிட்டு இப்படி எல்லாம் நம்மள மாதிரி நம்மள மாதிரி இருந்து மேல போறவங்க நம்மளையோட problems ஆஹ் அவங்க புரிஞ்சிகிட்டு பண்ணனும் சொல்ல வரேன் ஹம் அதான் ஒரு நம்ம பெரியவள் ஆகிட்டோம் அப்டிங்கிறதுக்கு என்னத்த வேணா promote பண்ணனும் அப்படிங்கிறது ஹம் அதன் அதன் ஹம் அதான் இப்போ youtubers இந்த இப்போ எப்ப இந்த yoitube ஆஹ் instagram அப்பறம் இந்த facebook அதெல்லாம் develop அச்சோ அதெல்லாம் ஒரு பக்கம் first கூட அப்படி இல்லைப்பா after corona க்கு அப்பறம் ரொம்ப ஜாஸ்த்தி ஆகிடுச்சு இல்லையா.

ஹம் உம் correct

அத அத

ஓ அதான் correct ஹம் இப்போ எங்க பாரு ஹம் அதான் இல்லப்பா ஜனகளோட mentality என்னென்ன அது உன்ன பார்த்தாங்க அத வாங்கி பார்க்கலாம். அப்படின்னு ஒரு mentality வந்துரும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க again and again அதையே repeat பண்ணி பண்ணி போடுறதுனால சரி நம்ம ஒரு தடவை வாங்கி பார்த்த தான் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜனங்களோட mind ஆஹ்